அதே மாதிரி தான் என்னன்னா முன்னாடி எல்லாம் இருந்த கால கட்டத்துல என்னது இந்த bike, car அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்ல அப்போ வந்து என்னன்னா எல்லாரும் வந்து இந்த மாட்டு வண்டியில பயணம் செய்யறது அடுத்தது கழுதை அந்த கழுதையில வந்து things எல்லாம் கொண்டு போய் இன்ன இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுனா மா அந்த கழுதை அதுக்கு அடுத்தது வேற வேற நிறைய என்னத்த எல்லாமோ தான் வந்து என்னதுனா மா என்னது மனுஷங்க வந்து use பண்ணிட்டிருந்தாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில என்னது எல்லாருமே வந்து நவீனமயம் நவீனமயம்னு சொல்லி சொல்லி எல்லாரும் வந்து என்னது car, bus, train, airplane அந்த மாதிரி helicopter அந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்ப நவீனமயம் ஆகி ஆகி எ எல்லாரும் வந்து இதாகிட்டாங்க என்னது காட்டையே அப்படியே மாசடச்சி காட்டுல வந்து ஒரு நம்ம சுவாசிக்கிற காற்றே நம்மளுக்கு நஞ்சு அந்த மாதிரி நிலைமையில வந்து நம்ம இப்ப வந்து நிக்கிறோம் அது இல்லாம முன்னாடி எல்லாம் இந்த industries அப்படிப்பட்டதெல்லாம் இருக்காது அப்போ இன்ன இப்போ அஹ் என்ன என்ன சிலதிருக்கும் என்ன பெரிய பெரிய அளவுல எல்லாம் இருக்காது கொஞ்சம் எதாவது ஒண்ணு ரெண்டு அது இங்க இருக்கவும் செய்யாது அது அதுக்கு அவங்க வந்து தேவையான முறையில வந்து அவங்க இயற்கையாகவே எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் இது பண்ணிடுவாங்க ஆனா இப்ப பார்த்தனா அதுக்கு opposite ஆ இருக்குது எப்படி இப்ப எல் எங்க பார்த்தாலும் industry இந்த பக்கம் பார்த்தா ஒரு industry இருக்கு இந்த பக்கம் பார்த்தா ஒரு அதுக்கு மேலோடயே புகை அப்படியே போயிட்டே இருக்கும் அப்ப அதெல்லாம் என்னது அதிலிருந்து நச்சுப் புகை வந்து நிறைய வெளியே நிறைய newspaper ல எல்லாம் பார்க்கும் போது என்னதுனா நச்சுப் புகை வெளியாகி பிள்ளைங்க வந்து என்னது இறந்து போயிடுச்சு நச்சுக்காற்று வெளியாகி நிறைய இது மரம் செடி கொடிகளும் affect ஆயிருக்குது அடுத்தது நிறைய வந்து பறவைகள் இனம் வந்து இதாயிடுச்சு இப்ப அதனாலே இப்ப நிறைய இடத்துல பாத்தா தான் பறவை இனமே இல்லாம ஆயிட்டு

அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும் என்னென்னா இப்ப வந்து நிறைய இது காற்று மாசடையுது அடுத்தது எல்லாமே மாசடைஞ்சு தான் இதனால என்னதாவது நம்மளோடய ozone layer வந்து பாதிப்படைந்து அது o ozone ல வந்து ஓட்டை ஓட்டையா விழுது நா அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டிருந்தாங்க ozone layer ல ஓட்டை விழுது அதனால வந்து எல்லா pollution யும் நம்ம இதுல வந்து avoid பண்ணனும் அப்படின்னு நான் எப்பவோ சொல்லிகிட்டிருந்தாங்க அந்த avoid பண்றது இன்னுமே அவங்க வந்து இதுக்கு இன்னும் வந்து அவங்க ஒரு seriousness ஆவே எடுக்காம எந்த வந்து அதை வந்து அவங்க விளையாட்டாவே எடுத்துட்டு

industry ல இருந்து வெளியாகியது வந்து ரொம்ப இதா மாறிகிட்டிருக்குது இப்ப வந்து கொஞ்சம் பரவாயில்லை எது எதுனா இப்போ முன்னாடி இருந்தது வரைக்குமாவது முன்னாடி இருந்தா இதாவது இருந்துச்சு என்னது ஹம் ஓ இதுல என்னது எ car உ அந்த மாதிரி தான் இருந்துது இப்ப வந்து என்ன electric car வந்துடுச்சு electric car ம் சரி அஹ் எதாவது bike, scooter அந்த மாதிரி இருக்கிறதும் சரி இப்ப அது எல்லாமே வந்துடுச்சு

எப்பவுமே இருந்த நிலைமையே நம்மளுக்கு இருக்கும் நல்ல இருக்கும் அப்படின்னு இல்லல்ல நம்ம கையில தான் இருக்கு நீ இப்ப இப்ப என்ன அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து industry ல இது மாதிரி நம்ம இப்போ electric car ம் சரி electric scooter தயாரிக்குறதுலயும் சரி நம்ம இந்த industry வழியா தான நம்ம தயாரிப்போம் அதுலயும் எப்படியோ chimney அந்த மாதிரி எதாவது கண்டிப்பா இருக்கும் இல்ல இருக்கும் எப்பவாவது இருக்கும் இல்ல அந்த chimney வழியா எவ்வளவு இது தேவையில்லாதது எல்லாமே அவங்க வந்து சிலவுங்க வந்து என்னனா எரிச்சி தள்ளுவாங்க சரியா என்னது தேவையில்லாதது எல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் தோண்டி அதில இருந்து போட்டு எரிக்கிறது அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு அதுக்கடுத்தது இப்ப எல்லாம் வந்து என்னனா அந்த விறகு அதெல்லாம் எரிக்கிறது வந்து அது CO two ஏதோ gas அதே வந்து நம்ம இந்த ozone layer அ இதாக்கும் அப்படின்னுலாம் உண்டு எங்களுக்குலாம் வந்து school படிக்கும் போதே வந்து என்னன்னா நிறைய பிள்ளைகளுக்கு இப்ப வந்து எடுத்துக்காட்டு இப்படி எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் பண்ணா air pollution, land pollutions அந்த இது pollutions பத்தி சின்ன first standard லயே வந்து சொல்லிக் குடுப்பாங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க என் தம்பி எல்லாம் வந்து என்னது இது pollution அ வெச்சி ஒரு இது diagram வரைய சொன்னாங்க எல்லா pollution சேர்ந்து ஒரு diagram வரைய சொன்னாங்க அப்ப வந்து அவன் வந்து கொண்டு வந்து காட்டினான் அக்கா இந்தா இது project பண்ணனும்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நம்மளோட world world அ ஒரு globe இருக்கும் இல்ல அதுல வந்து அது எல்லா pollution னும் இருக்க மாரியும் அது அந்த நம்ம wo globe ல இருந்து இந்த globe வந்து ஒரு smiley மாதிரி அந்த மாதிரி வெச்சிட்டு அதுல இருந்து கண்ணீர் வடியுற மாதிரி அப்படின்னு ஒரு இத picture காமி அக்கா இந்த மாதிரி இப்ப இருக்கட்டும் இந்த மாதிரி வரைஞ்சி தாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஏன்னா அவங்களுக்கு அப்பவே தெரியுது அப்பவே சொல்லிக் குடுக்கிறாங்க என்னது இந்த மாதிரி எல்லாம் இருந்தா தான் இதெல்லாம் இந்த pollution இந்த pollutions லாம் வருது அ அதனால இப்படி எல்லாம் affect ஆகுராங்க அப்படியே என்னது first உ முன்னாடில இருந்தே சொல்லி குடுத்த அப்புறமும் நம்ம நமக்கே சொல்லி தந்தாங்க ஆனா நம்ம திருந்தணுமா இல்ல இனியாவது வரப் போறவங்க இருந்து திருந்தி கொஞ்சம் நல்லபடியா இந்த மாதிரிபட்ட இது air pollution லாம் வராம தடுத்தா தான் வந்து என்னது காற்று மாசடையுறதை தடுக்க முடியுமே தவிர வேற ஒண்ணாலயும் முடியாது இப்ப அது இல்லாம இந்த forest fire அது இதுன்னு எல்லாம் forest fire நிறைய வருது புவி வெப்பமடையுது அதனாலயே forest fire அங்கங்க இப்ப கூட திடி இப்ப தான் recent ஆ எங்க ஊர்ல வந்து ஒரு forest ல வந்து fire forest ல ஒரு மலையில வந்து for இந்த மலையில வந்து தீ விபத்து வந்துச்சு அப்ப அ அப்ப அதுல எவ்வளவு அந்த இங் அது அங்க நல்லா தூரத்தில நடந்துச்சு அதுல இருந்து இங்க வரைக்குமே அந்த இது அந்த புகை இருக்கும் இல்ல அது வந்து இங்க வரைக்குமே அந்த புகை மூட்டமா இருந்துச்சு அப்போ அப்ப நம்மளுக்கு அந்த இது air வந்து எவ்ளோ pollute ஆயிருக்கும் pollute ஆயிருக்கும் pollute ஆயிருக்கும் இங்க வரைக்கும் அது நம்மளுக்கு affect ஆகுதுனா அந்த air ல வந்து எவ்ளோ இது புகையெல்லாம் mix ஆகி அது வந்து எவ்ளோ pollute ஆகி எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நிறைய விஷயம் நிறைய இப்ப எங்கயும் இல்ல நிறைய இடத்துல வந்து இது என்ன என்னது புவி வெப்பமடையுது புவி வெப்பமடையுது அப்படி இப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க அஹ் வெப்பமடையுது அப்படி சொல்லிட்டு நிறைய இது forest fire இப்ப ஒரு recent ஆ அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவா இது எங்கயோ எனக்கு name தெரியல அங்க வந்து இது நடந்துச்சு இல்ல forest fire நடந்துச்சு forest ல வந்து fire ஆச்சு அப்படி எல்லாம் news ல போட்டு நிறைய வந்து விலங்குகள் இதனாலே எல்லாம அழிஞ்சுச்சு அப்ப வந்து அந்த இடத்துல வந்து நான் பா அந்த பா news ல பார்க்கும் போது அந்த இதெல்லாம் கரிக் அஹ் கரிக்கொ கரிக்கட்ட ஆயிரும்னு சொல்லுவாங்கல்ல அப்படியே கரிஞ்சி போயி வா எல்லாம் இதா கடந்தது அப்ப அது எவ்ள நம்ம ஒரு இது தீ ஒரு இது எள்ளு போல ஒரு இ விறகை வெச்சி எரிக்கும் போதே நம்மளுக்கு எவ்ளோ தீ கிடைக்குது அப்ப ஒரு forest பாதி இடமும் அப்படியே எரிஞ்சிச்சுன்னா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள நிலைமைக்கு அஹ் இதாகுது அப்போ எவ்ளோ காற்று மாசடையும் அது வந்து நமக்கு தான் அஹ் நமக்கு நல்லது இல் நமக்கு தான் தீங்கு கொண்டு வரும்

முன்னாடி இருந்த காலகட்டத்தில எப்படி இருந்தானோ அந்த அதே மாதிரி இல்லாம இப்ப வந்து வளர வளர வளர அவன் வந்து என்னன்னா அந்த இது எல்லாம் வந்து ஆடம்பரமா இருக்கணும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் எல்லாத்துலயும் ஒரு easy ஆன வாழ்க்கை easy யா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி நிலைமைக்கு போக போகதான் இந்த மாதிரி பட்ட இதெல்லாமே வருது எல்லா pollutions ம் வந்து அவனுக்கே அடுத்தது அவன் வந்து முன்னாடி காலத்துல எல்லாருமே வந்து என்னது நூறு வருஷம் அந்த மாதிரி வாழ நூறு வருஷத்துக்கு மேலயும் தான் வாழுவாங்க ஒரு மனுஷனுக்கு சராசரியான அஹ் age ஏ வந்து உயிரோட இருக்கிற age ஏ வந்து என்னனா எனக்கு தெரிஞ்சி ஒரு hundred and something அந்த மேலேயும் இருப்பாங்க கண்டிப்பா hundred hun இல்லன்னா eighty above அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனா இப்போ எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாற்பது வயசுலயே நாற்பது, அம்பது தான் சரா அம்பது அறுவது அந்த மாதிரி தான் age லயே சராசரி ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலமா இருக்கு அதுலயும் வந்து என்னன்னா முப்பது வயசுக்கு மேல வாழ்ந்துட்டாலே அவங்களுக்கு நோய்வாய்ப்படுது எல்லா நோயுமே இருக்கிற உலகத்துல இருக்க பாதி நோயும் ஒரு மனுஷனுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரியே இப்ப வந்து எல்லாருக்குமே எல்லா நோயுமே இருக்கிறது அந்த மாதிரி காலகட்டத்தில நம்ம இப்ப இருந்திட்டிருக்கோம் இந்த காலகட்டம் இந்த மாதிரி பட்டதெல்லாம் மாறணும்னா நம்ம எண்ணி தான் நம்ம எண்ணி நம்ம எப்படி நம்ம நா இத கொண்டு போறோமோ அந்த மாதிரி தான் நமக்கும் இருக்கும் நம்மளும் சரி நமக்கு நம்ம வரப்போற காலத்துலயும் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரிப்பட்ட கொஞ்ச கொஞ்ச விஷயத்த மாத்தினா போதும் இப்போ வந்து ஒரு என்னது இப்ப வந்து எல்லாரும் எல்லா electric, solar panels அந்த மாதிரியெல்லாம் use பண்றாங்க அந்த மாதிரி பட்டதெல்லாம் நிறைய நம்மளுக்கு தெரியும் நிறைய கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி பட்ட இயற்கையாகவே அந்த மாதிரி பட்டதுல எல்லாமே போயி என்னது petrol போட்டு தேவையில்லாம எரிக்கிறது plastics அ எரிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நல்லதா இது பண்ணனும் இப்ப plastics நிறையவே avoid பண்ணி இதெல்லாம் செய்றாங்க ஆனாலும் வந்து நிறைய இடத்துல plastic வந்து ban பண்ணாம இருக்காங்க என்னதுனா நிறைய இடத்துல plastic அஹ் raid வந்து கடையில எல்லாம plastic cover அ வித்துச்சுன்னா

அப்போ அதெல்லாம் பார்க்கும் போது எப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்க அதனால நம்ம வந்து காத்துல இருந்து அந்த காத்து வழியா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி மூச்சு தெக முட்டல் மூச்சு முட்டல் அந்த மாதிரி நோயெல்லாம் வரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த plastics இந்த மாதிரி சின்ன சின்ன இது எரிவாயு பொருள்கள் அது எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிட்டு இயற்கையான முறையில எதாவது பண்ண முடியுமா இது electric motors அந்த மாதிரிபட்டது எல்லாமே கொஞ்சம் இது பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வணக்கம் விஜயன் வணக்கம் மோனிஷா வணக்கம் பிருந்தா

ஆஹ் இன்னைக்கு வந்து நம்ம அஹ் பொது பொழுதுபோக்குக்கு கீழே ஆஹ் பயணங்கள் பத்தி பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து ஆஹ் இந்த கோடை விடுமுறைக்கு ஒரு ஒரு இடத்துக்கு பயணங்களெல்லாம் செல்றா போறாங்க ஆஹ் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜயன் பயணங்கள்னாலே ஒரு ஒரு jolly யான ஒரு இதுதான் இதுல வந்து தொடர் வண்டி பயணங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மோனிஷா கண்டிப்பாக விஜயன் தொடர்வண்டி பயணம் நல்லா நல்லா இருக்கும்ன்னா அதுதான் comfortable ஆன comfort ஆ எப்படி சொல்றது comfortable and affordable உம் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது தவிர்த்து மத்த எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் விலை அதிகமாதான் இருக்கு பயணம் அப்படின்றப்ப நம்ம நிறைய சேமிச்சு வச்சு நம்ம இங்க போகிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம முன்னாடியே நிறைய யோசிச்சு plan பண்ணி அதுக்கப்புறமா போற ஒரு விஷயமாதான் நான் பார்க்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க பிருந்தா ஆஹ் நிச்சயமா மோனிஷா அஹ் நான் பெரும்பாலும் என் வீட்டை விட்டு வெளியே போனதில்ல ஆஹ் என்னோட கல்லூரிக்கு நான் train ல போயிட்டு வர அந்த இரண்டு மணி நேரமே எனக்கு மிகச்சிறந்த பயணம்தான் அந்த அந்த ஜன்னல் ஓரமா அந்த seat ல போய் உட்கார்ந்துகிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரியான பாட்டெல்லாம் கேட்டுகிட்டு அந்த ரெண்டு மணி நேரம் போறதே தெரியாம நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் நீங்களும் என் கூட தான் கல்லூரியில படிக்கிறீங்க என்னோடதான் வந்து தொடர்வண்டியில வர்றீங்க நான் வந்து train ல என்னெல்லாம் பண்றேன் அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க அதுவுமே நமக்கு தினசரி ஒரு ஒரு பயணம்தானே ஆஹ் ஆமா நாங்க most ஆ உங்களுக்கு ஜன்னல் sheet ஏ குடுக்க மாட்டோம் ஆஹ் நிச்சயம மோனிஷா ஆஹ் விஜயன் நீங்க சொல்லுங்க நீங்க இந்த மாதிரியான இடத்துக்கு பயணங்கள் எல்லாம் போயிருக்கீங்க அது எந்த அளவுக்கு உங்களோட மன அழுத்தத்தை எல்லாம் குறைச்சிருக்கு

அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய இயற்கையா எல்லாம் பாத்துட்டு ரசிச்சுட்டு வரலாம் இதைப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மோனிஷா நிச்சயமாக விஜயன் நானுமே வந்துட்டு ஒரு பயணம் அஹ் பயணம் போறதை வந்து ரொம்ப விரும்பற விரும்பற ஒருத்தர்தான் எனக்கு நிறைய எப் நம்ம நிறைய புதுசா தெரிஞ்சுக்க பிடிக்கும் புதுசா நிறைய இடங்களை பாக்குறதுக்கு பிடிக்கும் நிறைய புதுசா கத்துக்கிறதுக்கு புடிக்கும் இப்ப நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போறது மூலமாதான் அங்க அவங்க எப்படி இருக்காங்க

அதாவது என்னென்ன எல்லாம் வந்து அவங்க பண்றாங்க எதெல்லாம் அவங்க easy ஆ பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பயணம் பண்றதுனால வந்து ஆஹ் நிறையவே தெரிஞ்சுக்கறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க பிருந்தா

நம்ம போனது நம்ம போன ஒரு பெரிய பயணத்தை பத்தி நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன் ஆஹ் நிச்சயமா மோனிஷா நாங்க போன அந்த பயணத்த பத்தி நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நமக்கு நிறையவே நேரம் இருக்கு நம்ம மூணு பேருமே கொஞ்சம் நிதானமா பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு நான் நினைக்கிறேன் ஆஹ் ஆஹ் அஹ் நீங்க கேட்டீங்க இல்லையா மோனிஷா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போன கொஞ்சம் தூரமான ஒரு பயணம் அப்படின்னா குஜராத்துக்கு அதாவது வட மாநிலத்தில இருக்கிற குஜராத்த தான் நம்ம சொல்லணும் அந்த ரயில் பயணத்தில இருந்த அந்த ரெண்டு நாட்களுமே வந்து நமக்கு ரொம்பவே நிறைய நினைவுகளோட இருக்கு ஆஹ் விஜயன் நீங்க சொல்லுங்க நீங்க உங்க நண்பர்களோட எனக்கு ஆஹ் நீங்க எந்த மாதிரியான பயணங்களுக்கெல்லாம் போயிருக்கிங்க நண்பர்களோட போறதுல உங்களுக்கு அதிக விருப்பமா இல்ல குடும்பத்தினரோட போறதுல அதிக விருப்பமா

நிறைய பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சு நம்ம ஒரு jolly ஆ இருப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மோனிஷா கண்டிப்பாக விஜயன் நம்ம வந்து நண்பர்களோட போறப்பதான் வந்து நம்ம நிறைய நம்மளோட நிறைய responsibilities எல்லாம் கம்மியான மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து share பண்ணி செய்வோம் இதுவே வந்து நம்மளோட இப்ப வீட்டுல இருக்கவங்களோட போறோம் அப்படின்னா அதாவது குடும்பத்தினரோட போறோம் அப்படின்னா நமக்கு மேல இத்தனை பேர் இருக்காங்க நம்ம இவங்க சொல்றதே கேட்டு தான் நடந்துக்கணும் நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும் அவங்க சொல்றதே செய்யணும் அப்படின்ற மாதிரி நமக்கு சில restrictions இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படி இல்லைனாலுமே வந்து வெளியில போறோம் நான் குடும்பத்தினரோட வெளியில போறோம் அப்படின்றது வந்து எந்த வகையிலும் குறைஞ்சது கிடையாது அதுவுமே வந்து நம்ம குடும்பத்தோட நம்ம spend பண்ற time அதான் வந்து increase பண்ணும் எல்லா குடும்பத்திலயுமே நிறைய பிரச்சனைகளை solve பண்ணும்ன்னு நான் நினைக்கிறேன் இப்ப வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க பொழுதுபோக்கு பொழுதுபோக்குன்னா நம்ம பயணம் பொழுதுபோக்குக்குதான் நம்ம பயணம் பண்றோம் அதிலேயுமே வந்து

ஆஹ் நிச்சயமா நாங்க நீ நீங்க நானு அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் வந்து அந்த தொலைதூர பயணமா குஜராத்துக்கு போனச்ச என்னெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுவுமே ஒரு பொழுதுபோக்கான விஷயம்தான் எல்லாரும் வந்து speaker ல பாட்டு போட்டுட்டு ஆடிட்டு இருந்து ஆஹ் dance ஆடிட்டு இருந்தது ஆஹ் அது மட்டும் இல்லாம நமக்கு நமக்கு இருக்கிற நல்ல நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டது அஹ் ஒருத்தரோட சாப்பாட இன்னொருத்தர் வந்து திருடி சாப்பிட்டது இது எல்லாமே ஒரு நல்ல நினைவுகள்தானே எந்த விதமான அழுத்தமுமே இல்லாமல் நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் போறது பேசினது அஹ்

அது நமக்கு வந்து மன அழுத்தம் எல்லாத்தையும் ஓரமா வச்சிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த பத்து நாட்களுக்கு என்னமோ என் வாழ்க்கையிலே அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் மாதிரி நான் இப்ப வரைக்கும் நெனைச்சுட்டு இருக்கே எனக்குன்னு இருக்கிற பொறுப்புகள் எனக்குன்னு இருக்கிற பிரச்சனை எதுவுமே அந்த பத்து நாள்ல எனக்கு ஞாபகமே வரலை அது ரொம் என்னோட அஹ் மன அழுத்தத்துக்கு ஒரு ஒரு நல்ல விஷயமாதான் தெரிஞ்சுது அஹ் நீங்க எப்படின்னு சொல்றீங்க விஜயன் ஆஹ் இது ஒரு அருமையான ஒரு தொடர்வண்டினாலே super தான் என்னை கேட்டீங்கன்னா நான் ஒரு வாட்டி கேரளா போனேன் கேரளா போகும்போது இங்கே உள்ள culture உம் அங்கே உள்ள culture உம் வேற அங்கே வந்து food அதாவது சாப்பாடுலாம் வந்து தமிழ்நாடு மாதிரி கிடையாது அங்க உள்ளதெல்லாம் எல்லாமே எல்லா food லயும் வந்து அவங்க என்ன எண்ணெய் use பண்றாங்கன்னா அவங்க தேங்காய் எண்ணெய் use பண்றாங்க அவங்க dress change அது மட்டும் பொட்டு வைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க ஒரு மாற்றம் தெரிஞ்சுச்சு அவங்களோட போய் நானும் பழகி அவங்க culture ஐ கத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு இது மட்டும் இல்லாம வந்து தொடர் வண்டியில பயணம் செய்யும்போது நாங்க பொழுதுபோக்கா என்ன செஞ்சோம்னா உம் பசங்க வந்து பாட்டு பாடுவானுங்க ப பசங்க பாட்டு பாடிட்டு jolly யா dance ஆடிட்டு இது மட்டும் இல்லாம game ஒரு சிறு சிறு விளையாட்டு எல்லாம் விளையண்ட்டுட்டு அந்த apartment ஏ நமக்கு ஒரு நண்பர்கள் மாதிரி ஆயிடுவாங்க அந்த அந்த box அப்படியே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க மோனிஷா உண்மைதான் விஜயன் நானும் கேரளாவுக்கு போகணும்ன்னு நினைச்சிருக்கேன்னா கேரளா வரைக்கும் போனதில்லை ஆனா சுத்தி இருக்க கேரளாவ சுத்தி இருக்க எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் மைசூரு போயிருக்கேன் ஊட்டி போயிருக்கேன் ஆஹ் பண் என்ன சொல்லணும்னா நான் மலையாளிதான் ஆனா நான் கேரளாக்கு போனது இல்லை எனக்குமே வந்து சில அந்த இப்ப எங்க வீட்டிலேயுமே வந்து நாங்க எப்படி இருப்போம்ன்னா கொஞ்சம் அந்த கேரளா side ல இருக்க மாதிரிதான் இருக்கும் அந்த நாங்க சமைக்கிறதா இருக்கட்டும் சாப்பிடுற விஷயங்கள் அஹ் எல்லா பேசுறதிலேயுமே வந்து சில பேர் என்னை பாக்குறப்பவே நீங்க என்ன மலையாளியா அப்படின்னுதான் கேட்டு இருக்காங்க அது எப்படி அவங்க கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியலே அதனால நான் இது வரைக்கும் கேரளா போனதே இல்லை அது எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னோ தெரியலை அந்த மாதிரிதான் நம்ம ஒரு ஒரு இடத்துக்குமே வந்து ஒரு ஒரு specialty இருக்கும் நம்ம இப்ப அது வந்து ஆஹ் இப்போ நாங்க வந்து குஜராத் போனோம் அங்கே வந்து சுத்தமா எங்களுக்கு food set ஆகல ரொம்ப மோசமான food நம்ம சாப்பிடுறதை விட இங்கே வந்து ரொம்ப மோசமான food ஆ இருந்துச்சு சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது மாதிரி அது நாங்கதான் அப்படி கஷ்டப்படுறோம் ஆனா வந்து அங்கே இருக்கிறவங்கதான் வந்து ஏதோ இதுவரைக்கும் சாப்பாடே நாங்க பார்த்ததில்ல அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு போறாங்க அதனால வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போறப்பதான் அங்க என்ன பிரச்சனை இருக்கு நம்ம எவ்வளவு நல்லா இருக்கோம் நம்ம இடத்துல என்னென்னலாம் நமக்கு facilities இருக்கு நாம எவ்ளோவோ எந்த அளவுக்கு நம்ம வந்து enjoy பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிய வருது நீங்க என்ன சொல்றீங்க பிருந்தா

நிச்சயமா மோனிஷா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அந்த சாப்பாடு வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னுட்டு அது நம்ம உணவு பழக்கத்துக்கு எதிர்மறையா இருந்துச்சே தவிர அது ஒரு ஒரு ஒரு நல்ல சாப்பாடுதான் நீங்களே சொன்னீங்க அங்க இருக்கறவங்க எல்லாம் வந்து சாப்பாடே பாக்காத மாதிரி அதை பாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு

கொடுத்த குறுக்கிடறதுக்கு மன்னிச்சிடுங்க உணவு பழக்கத்துக்கு நம்ம பழகல அப்படின்னு சொல்லாதீங்க இப்ப அங்கிருந்து வர்றவங்க வந்து வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து இங்க இருக்கணும் அப்படின்னுதான் நினைக்கிறாங்க இப்ப எந்த எத்தன வேலையில எல்லாருமே வந்து இந்த வடமாநில வட மாநிலத்தில இருந்து வந்தவங்கதான் எங்கேயுமே வந்துட்டு நம்ம நம்ம ஆட்களை வந்து அதிகமா பார்க்க முடியறதில்லை அவங்கயெல்லாம் வட மாநிலத்தில இருந்து வந்திருக்காங்கதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அவங்க எல்லாருமே ஒரு வகையான அவங்களுக்கு தேவையான ஒரு வேலைக்கோ இல்ல அவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு பிழைப்பு ஆதாரத்தை தேடிதான் வந்திருக்காங்க யாருமே விருப்பப்பட்டு அவங்களோட சொந்த இடத்தை விட்டு இங்க வந்தது இல்ல இங்க வந்து இங்க இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சுப் போய் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறாங்க இப்ப நீங்களும் நானும் போய் அங்க ஒரு பத்து நாள் இருந்தோம் உணவு பழக்கங்கள் பிடிக்கல ஏன்னா நம்ம ஒரு ஒரு வார காலம் அங்க இருந்திருதோம் அப்படின்னா நமக்கு புடிக்கிதோ புடிக்களையோ உயிர் வாழ்றதுக்காக நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே automatic ஆ அந்த விஷயத்துக்கு பழகிட்டு இருந்துப்போம் அஹ் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரியான அஹ் வாழ்வாதாரங்கள்ல அவங்களோட பழக்க வழக்கங்கள் அவங்களோட கலாச்சாரங்கள்லாம் இருக்குது அஹ் நம்மளுக்கு நம்ம கலாச்சாரம்தான் பெருசா தெரியுது அவங்களுக்கு அவங்க கலாச்சாரம்தான் பெருசா தெரியுது நம்ம போனது என்னமோ

இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் அவங்க எந்த வசதியுமே இல்ல நான் வந்து ஆஹ் பயணம் செய்யணும் இத வந்து நல்ல நல்லபடியா வந்து enjoy பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போனான் அது ஆனா எனக்கு அப்படி அமையல அந்த மாறி எதுனா இருக்கா கண்டிப்பா என்ன நினைச்சோம்னா friends எல்லாருமே சேர்ந்து நாங்க ஒரு முடிவு பண்ணோம் அது எந்த ஊருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே நாங்க வந்து எல்லாம் லடாக் கிளம்பலாம்ன்னு ஒரு plan பண்ணோம் அது வந்து failure ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மத்தபடி நம்ம இவங்க எந்த பயணம் செஞ்சு இந்த மாறி மோசமான ஆன ஆனதில்ல அதுக் அதுக்கப்புறம் வந்து இதோட பேருந்துல எல்லாம் நீங்க போயிருக்கீங்களா மோனிஷா சொல்லுங்க விஜயன் போயிருக்கேன்

மூஞ்சில அடிக்கும் போது நமக்கு ஒரு புத்த புத்துணர்ச்சி வரும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மோனிஷா புத்துணர்ச்சி வரும்ன்னா ரொம்ப அதுல expose ஆனோம்ன்னா நமக்கு cold ஆயிடும் ஏன்னா நமக்கு climate மாறுது இல்லையா எல்லா climate லயும் நம்மளால இருக்க முடியாது ஒவ்வொருத்தரோட அனுபவம் வெவ்வேறையா இருக்கும் இல்ல மோனிஷா இப்ப தொடர்ந்து ஒரு வித ஒரு விதமான காற்று சூழ்ந்திருந்தா அவங்களுக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றீங்க ஆனா விஜயன் வந்து அதை ஒரு ரொம்ப ஒரு ஒரு வ ரம்மியமான காட்சியா பார்க்கிறாரு அது ரொம்ப அவருக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும் போல நீங்க சொல்லுங்க மோனிஷா உங்களுக்கு ஏற்பட்ட மோசமான ஒரு ஒரு பயணம்ன்னா எது மோசமான பயணம் அப்படின்னா அதை நான் கண்டிப்பா நம்ம குஜராத் போனததான் நான் சொல்லுவேன் என்னதான் நம்ம போறது வந் போன அந்த ரெண்டு நாள் வந்த ரெண்டு நாள் வந்து train ல நம்ம spend பண்ணியிருந்தாலுமே அங்க இருந்த அந்த மீதி பத்து நாள் வந்து என்னால பொறுத்துக்க முடியாமதான் இருந்துருக்கேன் சாப்பாடும் சரியில்லை ஏன்னா நான் எனக்கு வந்து சாப்பாடுதான் முக்கியம் நான் ச நான் வந்து ஒரு foodie தான்

கொஞ்சம் பொறுத்துக்கிற அளவுக்கு குளிர் இருந்தாலும் காலையில நேரத்துல ரொம்ப சு ரொம்ப வெயில் அதாவது நம்ம இப்ப இந்த மே மாசத்துல ஆஹ் அனுபவிச்ச வெயிலை வந்து நம்ம அப்பயே வந்து குஜராத்தில வந்து பிப்ரவரி month லயே நாம அனுபவிச்சிருப்போம் அதனால எனக்கு வந்து ஆஹ் அது வந்து என்னால பொறுத்துக்க முடியலை எந்த வகையிலுமே அது வந்து என்னால வந்து இது நல்லா இருந்துது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியலை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இது எல்லா பிரச்சனையி பிரச்சனைகளையுமே நம்ம வந்து friends ஆ எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஆஹ் face பண்ணதுனால இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா தெரியல ஆனா நம்ம இப்படியே இருந்திருக்கோமா இப்ப இப்ப நீங்க எல்லாம் இல்லாம நான் மட்டும் அங்க தனியா இருந்திருந்தா தனியா நான் அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து அது ரொம்ப மோசமான situation ஆ இருந்திருக்கும்ன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க பிருந்தா ஆஹ் நிச்சயமா மோனிஷா நீங்க சொன்ன மாதிரி நண்பர்களோட இருந்தனால அந்த இடம் ஆஹ் முன்னபின்ன இருந்தாலும் அது ஒரு நல்ல நினைவுகளதான் நமக்கு குடுத்திருக்கு சொன்ன மாதிரி சரியான ஆஹ் உணவு ப உணவு இல்லை அஹ் குடிநீருக்கு பற்றாக்குறை இருந்தது அது எல்லாமே சரிதான் ஆனா நீங்க யோசிச்சுப் பாருங்க அங்கே எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்தது train ல போயிட்டு வந்த போறதுக்கு இருந்த அந்த இரண்டு நாள் வரத்துக்கு இருந்த இரண்டு நாள் எவ்வளவு சந்தோஷம் இருந்தது எவ்வளவு மறக்க முடியாத நினைவுகள் அஹ் இன்னொரு தடவை கூப்பிட்டா நீங்க வருவீங்களான்னு எனக்கு தெரியலே ஆனா கண்டிப்பா நான் உங்களை எப் எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் நீங்க சொல்லுங்க விஜயன் இந்த மாதிரி ஆஹ் அஹ் பயணங்கள்ல இருக்கிற

உங்களை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் மோனிஷா நான் வரவேப்பேன் இப்ப என்னை பேச விடுங்க விஜயன் நீங்க சொல்லுங்க இப்ப இந்த போக்குவரத்துல நீங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிங்க அதாவது இந்த மாதிரியான விளைவுகள்லாம் இதுல இருக்கு இதெல்லாம் இல்லாம இருந்தா இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சது என்னென்ன எனக்கு தெரிஞ்சு நானும் நண்பர்களும் வந்து car ல வந்து வெள்ளையங்கிரி போனோம் jolly யா ஒரு trip மாதிரி போயிட்டு வருவோம்ல அப்போதைக்கு போற வழியிலே என்னன்னா forest area வா அந்த hills ல ஏறும்போது அந்த turning வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு